okay அஹ் வணக்கம் வனிதா வணக்கம் வினிதா வணக்கம் ராஜா

டேய் வெண்ணெய் மவனே வணக்கம் ராஜா

அஹ் விவசாயத்தை பத்தி நீங்க என்னென்ன அஹ் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க வனிதா அஹ் நீங்க சொன்ன மாதிரி நிலக்கடலையோட அஹ் இதைப்பத்தி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்க சொல்லுங்க ராஜா நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க உம் கண்டிப்பா அப்படியே போயிருவோம் உங்களுக்குத் தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க எனக்குத் தெரிஞ்சதை நான் சொல்றேன் ராஜா நீங்க வந்து கண்டிப்பா எல்லாம் சொல்லக் கூடாது உங்களுக்குத் தெரிஞ்சதைதான் நீங்க சொல்லணும் இப்படி குறுக்க குறுக்க பேசக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க அஹ் நிலக்கடையோட சாகுபடி முறைய வந்து நான் கொஞ்சம் சொல்றேன் வேர்க்கடலை வந்து கச்சான் என்று இது வந்து பொதுவா அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நம்ம வந்து நிறைய வந்து இந்த ம மக்களால வந்து இது நிறையா சாப்பிடப்படுது விரும்பி உண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க அஹ் பருப்பு வகை தாவரம் அப்படின்னும் சொல்றாங்க எனக்கு நிலக்கடலை வந்து ரொம்ப புடிக்கும் அஹ் பச்சையா இருக்கும்போது கொஞ்சம் பிஞ்சா அதாவது முத்துறதுக்கு கொஞ்சம் நடுநிலையா இருக்கும்போது அதை வந்து வெவிச்சு சாப்பிட நல்லா இருக்கும்

அஹ் நிலக்கடலையோட பயி

கேள்விப்பட்டிருக்கேன் அஹ் அது ம அது மட்டும் இல்லாம ஊடுபயிரான தட்டைப்பயிர் அல்லது உளுந்து நிலக்கடலையோடையும் அஹ் சேர்த்து பயிரிடுவாங்க அப்படின்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மத்த பயிர்களை எப்படி பூச்சி அரிக்குதோ அதே மாதிரி வேர்க்கடலைக்குமே வேர் அஹ் நிலக்கடலைக்கும் வேர்க்கடலைக்குமே இதே பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு மத்த பயிர்களை எப்படி சாகுபடி செய்யறாங்களோ அதே மாதிரியான முறைகளையுமேதான் வந்து நம்ம நிலக்கடலைக்கும் பயன்படுத்துறாங்க ஆமணக்கு செடியில வர வயல் வரப்புகள் பொறி பயிர்களை வளர்த்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் ஆமணக்கு செடியில அந்த அந்த இதை use பண்ணி வந்து நம்ம பூச்சி எல்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஹ் உ நீங்க என்ன நினைக்கிறீங்க வினிதா இதை பத்தி ஆஹ் நான் நினைக்கிறத விட ராஜா தான் வந்து நிலக்கடலை இருக்கிற அந்த பகுதில வாழ்றவரு அவரு என்ன சொல்றாருன்னு பாப்போம் ராஜா சொல்லுங்க கண்டிப்பா வனி வினிதா இப்ப வந்துட்டு நிலக்கடலையை பொறுத் நிலக்கடலையை பொறுத்தவரைக்கும் அஹ் அங்க இங்க வந்துட்டு கடலை மட்டும்தான் சொல்லுவாங்க எங்க ஊரு side இது வந்துட்டு தொண்ணூறு நாள் பயிர் தொண்ணூறு நாள்ல தொண்ணூறு நாள்ல அஹ் கடலை வந்துட்டு அஹ் முத்திடும் அஹ் அதாவது அறுவடை ப காலத்துக்கு உரியதா மாறிடும் தொண்ணூறு நாட்கள்ல இதுக்கு வந்துட்டு அதிகமா பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவாங்க ஏன்னா பூச்சி அரிக்குது அடுத்தது

கொத்து கொத்தாவும் போட்டுக்கலாம் அஹ் அது தட்டைப் பயிர் அப்புறம் எள்ளு அஹ் கீரை வகைகள் அந்த மாதிரி கடலையோட சேர்த்துப் போடலாம் சேர்த்துப் போட்டா அதுவும் சேர்ந்து வளரும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ வந்துட்டு ஒரு ஆஹ் அஹ் அரை ஏக்கர் பயிர் பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மூட்டை பன்னிரண்டு மூட்டை வரைக்கும் நீங்க கடலை எதிர்பார்க்கலாம் ஒரு ஏக்கர் பயிர் பண்ணீங்கன்னா ஒரு முப்பது to முப்பத்தி அஞ்சு மூட்டை வரைக்கும் நீங்க கடலை எதிர்பார்க்கலாம் அது நம்ம குடுக்குற கடலை ரகத்தை பொறுத்து மட்டும்தான் அது

ஆஹ் எனக்கு புரிஞ்சுது ராஜா அஹ் இதுல வந்து கடலை வந்து இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து நிறையவே சேர்த்துக்கிறாங்க முன்னாடி எப்படின்னு தெரியலே இப்ப வந்து அஹ் அந்த கடலை மிட்டாய் அப்புறம் ஒரு சாக்லேட்ன்னு எடுத்துக்கிட்டா அதுல nuts போடுறாங்கங்கற பட்சத்துல கடலை அஹ் ஐஸ் கிரீம் எல்லாம் அதுல கொஞ்சம் கடலை சேர்க்கிற மாதிரியும் இருக்கு ஆனா சில பேர் அதை சேர்க்க மாட்றாங்க ஏன்னா இந்த முந்திரி அது மாதிரிலாம் சேர்த்துக்கிறாங்க ஆனால் கடலை கண்டிப்பா சேர்க்கணும் அது வந்து ஒரு அஹ் நல்ல ஒரு உணவா நான் இதை யோ யோசிக்கிறேன் வனிதா உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் சொல்றா வினிதா இந்த நிலக்கடலையோட பயிர்ல வந்து பெரும்பாலுமே சிவப்பு கம்பளி புழுதான் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட அதை அதை அழிக்கறதே பெரிய வேலையா இருக்கும் ஒரு ஏக்கருக்கு முந்நூறு மல்லி அஹ் டைகுளோரோவின் தெளிச்சா மட்டும்தான் இந்த சிவப்பு கம்பளி புழுக்களை வந்து நம்ம நம்ம செடிகள் நம்ம நிலக்கடலைச் செடிகளை தவிர் சேதப்படுத்தறதை வந்து தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாம நிலக்கடலையை பாதுகாத்து அது சாகுபடி செய்யறதுக்கும் முன்னாடி நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கு சில பூச்சிகள் ஆஹ் சில வண்டுகள் எல்லாமே வந்து அந்த செடிகளையும் அந்த இலைகளையும் வந்து ஆஹ் சேதப்படுத்தறனால முழுமையா அந்தப் பயிரை வந்து ஆஹ் கொள்முதல் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு குறைவாதான் இருக்கு இலைப்பேன் அப்படின்றதுனால வந்து சில பூச்சிகளும் அதோட

ஆஹ் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னா போல பூச்சிக்கொல்லி அதாவது கடலைல பூச்சிக்கொல்லி அதிகமா பயன்படுத்தறதுல ஒண்ணும் தப்பு இல்லை அதுவும் அளவுக்கு அதிகமா போச்சுனா அந்த கடலை பயிரே நாசமாயிரும் அதாவது கடலை போட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதனால பூச்சிக்கொல்லிகளை அதிகமா தவிர்க்கணும் நாம அதுவும் இல்லாம பூச்சிக்கொல்லி ஆஹ் அரிக்கிறதுனால நமக்கு நல்லா கொஞ்சம் பயன் இருக்குது இருக்குன்னு சொல்ல முடியாது அதனாலதான் பூச்சிக்கொல்லிகளை ஆஹ் பயன்படுத்த ரொம்ப தவிர்க்கிறது கட்டாயமான விஷயம் ஏன்னா அதோட ம அந்த மருந்தோட பாதிப்பு வந்துட்டு அந்த கடலை வரைக்கும் இறங்க வாய்ப்பு நிறையவே இருக்குது அதை வந்துட்டு ஆஹ் இப்ப கடலையை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உணவு ஆஹ் வினிதா சொன்னது போல ஒரு நல்ல உணவு ஆஹ் அதுல வைட்டமின் C ரொம்ப அதிகமாவே இருக்குது கடலை பொறுத்தவரைக்கும் வைட்டமின் C அதிகமாக இருக்கிறதுனால ஆஹ் நம்ம வந்துட்டு அது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க அதாவது இப்போ சுத்தமான கடலை எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஆஹ் க எண்ணெய் வகை அப்புறம் ஒரு மசாலாவாட்டம் அதை ready பண்றாங்க பொடி பண்ணி அதையும் சாப்பிடுறாங்க இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க ஆஹ் அதுல வைட்டமின் C அதிகமா இருக்கிறதுனால ஆஹ் பச்சை குழந்தைகளுக்கு அதிகமா கொடுக்குறாங்க ஏன்னா கடலையை அஹ் கடலைல்ல அவ்வளவு நன்மை இருக்குது வினிதா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலுமே கடலை வந்து கடலைல்ல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க ஆஹ் இதுல வந்து ரகங்கள்லாம் நிறையா இருக்கு அதாவது TMV ஏழு TMV பத்து கோ மூணு OGN நாலு OGN ஐந்து ALRAone மூணு VRI இரண்டு VRI மூணு VRIGN ஐந்து VRI ஆறு ஆகிய ரகங்கள் வந்து இங்க வந்து சாகுபடி செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க நிலக்கடலை வந்து விதைப்புக்கு தகுந்த பருவம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலே ராஜா நீங்க இருக்கீங்களா

ஆஹ் எனக்கு தெரிஞ்சு நிலக்கடலை வந்து எந்தெந்த மாசத்துல வந்து பயிரிடுவாங்க

எள்ளு பயிர் பண்ணுவாங்க எள்ளு பயிர் பண்ணா அதுவும் தொண்ணூறு நாள் பயிர்தான் அந்த தொண்ணூறு ப நாள் பயிர் முடிஞ்சவுடனே கடலை பயிர் பண்ணுவாங்க அதாவது எந்த காலத்துல வேணாலும் கடலை பயிர் பண்ணலாம் அதாவது ஒரு பயிர் பண்ணதுக்கு அப்புறம் எந்த காலத்துலனாலும் கடலையை நாம பயிர் பண்ணலாம் அதே போல நெற்பயிர் நெற்பயிர் தொண்ணூறு நாள் பயிர் அதாவது பள்ளமான இருக்கிற பகுதிகள் எல்லாம் நெற்பயிர் பண் அஹ் விளைய வைப்பாங்க அதுவும் தொண்ணூறு நாள் பயிர்தான் அந்த தொண்ணூறு நாள் பயிர் முடிஞ்சும் அதுலயும் கடலை பயிர் பண்ணலாம் ஆனா மண்ணுக்கு ஏத்தாற்போல உம் இப்போ ஒரு சில மண்லதான் கடலை விளையும் அப்படின்னு இல்லை கரிசல் மண்ணிலே எல்லா வகையான பயிர்களும் விளையும் செம்மண்ல பார்த்தீங்கன்னா கடலை மட்டும்தான் விளையும் அந்த மாதிரி மண்ணுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து கடலையை பயிர் பண்ணிக்கலாம் அது எந்த காலத்துலயும் வளர இது பயிர் பண்ணக்கூடிய அந்த ஒரு தாவரம் ஆஹ் எனக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்லை நிலக்கடலையில இருக்கிற மருத்துவ குணங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிலக்கடலையை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளிதழ்ல நான் படிச்சிருக்கேன் அதே மாதிரி நிலக்கடலை வந்து நம்ம நினைவாற்றலை அதிகப்படுத்தும் ரத்த அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் அப்படின்னு எல்லாம் கூட அந்த நாளிதழ்ல குறிப்பிட்டிருந்தாங்க நிலக்கடலையில தாமிரம் மற்றும் சந்துண ச சத்தானது வந்து உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை எல்லாத்தையுமே குறைச்சு நல்ல கொழுப்பை வள வளர வைக்கும் அப்படின்னும் அந்த ஆஹ் நாளிதழ்ல குறிப்பிட்டு இருந்தாங்க நீங்க இதைப்பத்தி என்ன நினைக்கிறீங்க வினிதா ஆஹ் ஆமா ஆஹ் கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சு அது நல்ல இதுக்காகதான் இது இது பண்ணுவாங்க நம்ம கடலை எண்ணெய்ன்னு கடையில வாங்கறது வந்து original ஏ கிடையாது ஆஹ் எங்க ஊர் side எல்லாம் வந்து இவங்க ராஜா இருக்கிற அந்த பகுதியில இருந்து கல்லை வாங்கிட்டு வந்து அதை வந்து நாங்க எண்ணெ காய வச்சு எண்ணெய்யா ஆஹ் நாங்க தயாரிச்சு அதை நாங்க ப பயன்படுத்துவோம் அதை நாங்க வந்து கடையில அதிகமா வாங்குறதை வந்து விட்டுருவோம் அப்புறம் தேங்காவும் எங்க வீட்டுல எண்ணெய் இருக்குறதுனால அதை இது பண்ணல ராஜா சொன்னாரு ஆஹ் சொன்ன மாரியே எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஜூன் ஜூலை அப்புறம் டிசம்பர் ஜனவரி மாதத்துல வந்து இதை வந்து பயிரலாம் இவரு வந்து செம்மண்ல வந்து மட்டும்தான் விளையுது அப்படீன்னு சொல்றாங்க ஆமா அது வந்து செம்மண்லையே வளரும் அப்புறம் வந்து மணற்பாங்கான வண்டல் மண்ணிலும் வளரும் அப்படீன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ராஜாகிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்கணும் இந்த கடலை போடறதுக்காக அந்த நிலத்தை எப்படி எல்லாம் நம்ம வந்து தயார் செய்யணும் அப்படிங்கிற முறை ஏதாவது இருந்தா சொல்லுங்க ராஜா ஆஹ் கண்டிப்பா வினிதா நம்ம வந்துட்டு இப்ப கடலை போடறதுக்கு முன்னாடி கடலை பாகுபாக பிரிக்கணும் அது எப்படி பிரிப்பாங்கன்னா first உ தரிசா இருக்கிற நிலத்தை ஆஹ் கடலை போடுற அளவுக்கு ஏத்தாப்ல நம்ம மண்ண மணல வந்துட்டு அஹ் ஏர் ஓடுதல் மூலமா சரி பண்ணணும் அதாவது மட்டமாக்கணும் மட்டமாக்கி ஒண்ணு இயந்திரம் அதாவது tractor அதை வச்சு நம்ம வாத்தி வரப்புன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இடத்தை அது ஒரு கோபுரம் மட்டும் கட்டி அஹ் புடிப்பாங்க அதை பகுதி பகுதியா பிரிச்சு வைப்பாங்க அதாவது இந்த பகுதிக்குள்ள இவ்வளவு கடலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இயந்திரங்கள் மூலியமா பிடிக்கலாம் இல்லை மனுஷாளுங்க அது நம்ம இளைஞர்கள் மூலியமாவும் பிடிக்கலாம் வயதானவங்க அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்வாங்க

ஆனா அந்த கடலை வந்துட்டு இப்போ சரியா நிக்க மாட்டேங்குது ஆனா இப்போ நம்ம கையால போடுற கடலை வந்துட்டு ரொம்ப அதிகமா கொடுக்கும் ஆனா இயந்திரங்களாலே போடுறது கிடைக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு மகசூல் கிடைக்க மாட்டேங்குது அஹ் இந்த மாதிரி கடலை போடுறதுல ஒண்ணும்

ராஜா

அது இல்ல அது நீங்க சொல்றது நெற்பயிர் அதாவது நாற்று கண்ணுன்றது நெற்பயிர்லதான் போடுறது இது வந்துட்டு பூமிக்கு அடியில புதைக்கிறது அதுவும் ஒரு விதை போல புதைப்பாங்க அந்த கடலை விதை போல புதைச்சதுக்கு அப்புறம்தான் அது முளைச்சு வரும் ஆஹ் சரி ஆஹ் ஒரு இடத்துல ஒரு விதை போடணுமா

ஆஹ் okay எனக்கு இது வந்து சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு ஆனா நான் கடலையை எடுக்கும்போது போயிருக்கேன் விதைக்கும்போது போனதில்லை அதாவது நீங்க பக்கத்து பக்கத்துல அதாவது ஒரு விரல் gap க்கு அதாவது ஒரு விரல் இடைவெளியில கூட நீங்க கடலை போடலாம் அது பிரச்சனை கிடையாது ஒரு குழிக்கு ஒரு விதை ஒரு கடலை மட்டும்தான் ஆஹ் சரிங்க ராஜா ஆஹ் வனிதா உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பத்தி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா வினிதா ஆஹ் ராஜா சொன்ன மாதிரி நிலத்தை தயாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ விதைகள் வந்து போதுமானதாகவும் பதினஞ்சு சதவீதம் கூடுதலா தேவைப்படும் போட்டாலும் சரியா இருக்கும் அப்படீன்னு சொல்லி நான் அஹ் படிச்சிருக்கேன் அஹ் விதைகளுக்குன்னு சில நேர்த்திகள் எல்லாம் இருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அஹ் ஒரு correct ஆன விதையை தான் போடணும் அப்படீன்னு சொல்லி அஹ் ரொம்ப உயர்ந்த தர விதைகளை தான் வந்து நம்ம விதைக்கணும் அப்பதான் நம்ம விளைச்சல்ல நிறைய வேர்க்கடலைகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் அஹ் நிலக்கடலை சாகுபடியை பொறுத்தவரைக்கும் ஒரு கிலோ விதைக்கு சூடோ சூடோமோனோஸ் பத்து கிராம் அல்லது அஹ் டைக்ளோரோபோன் நாலு கிராம் கலந்து தெளிச்சு வந்தா நம்ம வளக்குற பயிர் வந்து நல்லபடியா அப்படீன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதை விதைக்கிறது எப்படின்னா ஆஹ் அஹ் ராஜா சொன்னாரு இந்த மாதிரி அஹ் சென்டிமீட்டர் கணக்கெல்லாம் தேவையில்ல அப்படி சொல்லிட்டு

ஆஹ் விதை விதைச்சதுல இருந்து மூணு நாள்ல இருந்து நாலு நாள் வரைக்கும் தொடர்ந்து நீர் பாய்ச்சிட்டே இருந்தாதான் வந்து அந்த பயிர் ஊட்டச்சத்தோட வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜா உம் கண்டிப்பா நீங்க சொல்ற வரைக்கும் இந்த எப்படி அதிக மகசூல் பெருறதுக்கு கடலைகள்ல நிறைய ரகம் இருக்குது அஹ் குஜராத்ல இருந்து சில கடலை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்க

கல் மகசூல் அதிகமா தருமே தவிர ஆனா உடம்புக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும் அந்த மாதிரி பொருள் நம்ம வந்துட்டு ஒரு சாப்பாட்டு ரூபத்துல ஒரு விஷத்தை பார்க்கிறாப்புல அதனால நம்மளோட நாட்டு கடலையை எடுத்து நம்மளே அதுல உடைச்சு நம்மளே பயிரிட பண்றப்போ அதுவும் மகசூல் நல்லா தான் தரும் ஏன்னா அது பெருசா இருக்கும் இது சின்னதா இருக்கும் அவ்ளோதான் சொல்லுங்க சொல்லுங்க வினிதா கடலைக்கு நம்ம ஊரு side அது உங்க ஊர் side ல ஒரு பேரு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது பேரு என்ன கல்லைன்னுதான் சொல்லுவாங்க கடலைன்னுதான் சொல்லுவாங்க

ஆஹ் ராஜா இப்பதான் ஞாபகம் வந்தது மல்லாட்டை மல்லாட்டன்னு ஒரு நீங்க எங்கிட்ட சொல் சொல்லிருக்கீங்க உம் இது வந்துட்டு சொல்றது area எந்த side ன்னு பாத்தீங்கன்னா திருச்சிக்கு அந்தாண்ட அதெல்லாம் சொல்லுவாங்க எங்க ஊர் side எல்லாம் கடலைன்னுதான் சொல்லுவாங்க திருச்சிக்கு அந்த side தான் சொல்லுவாங்க

இப்போ வினி வனிதா கேட்டாங்க பத்து சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு போடணும் அது அவசியமே இல்லை இணையதளத்துல ஆயிரம் கூறு சொல்லலாம் அப்படி கூ அதாவது உங்களுக்கு எதுக்கு பத்து சென்டிமீட்டர் இடைவேளை அப்டின்னா ஆஹ் கடலைகள் ஒண்ணோடு ஒண்ணு இடிச்சிக்கும் போது கடலையோட மகசூல் குறையும் இடிச்சிக்காம இருந்தா குறையாது அப்படின்றாப்ல சொல்றாங்க பத்து சென்டிமீட்டர் அப்படின்னுட்டு ஆனா பத்து சென்டிமீட்டர்

கண்டிப்பா வினிதா சொல்லுங்க வினிதா

எனக்கு மக்கா சோளம் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வகைகள்ல மக்கா சோளமும் ஒண்ணு அதோட விளைச்சல் பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரிஞ்சதில்ல நீங்க ரெண்டு பேர் சொல்றதுல இருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆஹ் ராஜா உங்களுக்கு தெரியும்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்க ஊரு side மக்காச்சோளமும் நிறைய போடுவாங்க அதைப் பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ராஜா சோளம் அஹ் சோளம் போடுவாங்க இல்லைன்னு சொல்லலை அஹ் சோளம் அதிகமா பயரிடும்போது இல் உம் பயிரிடும்போது இருக்க மாட்டேன் இருந்தாலும் அது வந்துட்டு எங்க ஊரைத் தாண்டிதான் போடுவாங்க அதிகம் பயிர் பண்ணுவாங்க அதாவது எங்க ஊர்ல இருந்து இருந்து சுத்தமல்லி அஹ் அரியலூர் side தான் அதிகமா போடுவாங்க எங்க ஊர் side அது அதிகமா பயிரிட பண்ண மாட்டாங்க பயிர் பண்ணாலும் அதுல அந்த அளவுக்கு அதிகம் லாபம் கிடையாது அஹ் சோளத்தை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு லாபம் இல்லை அது எதனாலன்னா அஹ் நம்ம உணவுப் பொருளாதான் பாக்குறோம் அதுல வந்துட்டு அஹ் சில உணவுகளாதான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்கா மாட்டு தீவனம் அந்த மாதிரிதான் தயாரிக்கிறதுனால அதுல அதிகமா பெருசா வருமானம் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இல்லனால அது யாருமே எங்க ஊர் side அதிகமா போடுறது இல்லை அதுவும் ஒரு கன்று போலதான் நடணும் அஹ் அது விதை போலதான் அதுவும் விதையை போல உம் இப்போ அஹ் இது க கடலைக்கு சொன்னேன்ல ஒரு gap விட்டு ஒரு இடைவேளை விட்டு இடைவேளை விட்டு வஞ்சியாட்டம் புடிச்சு அதே வஞ்சிதான் இதுக்கும் நம்ம பயன்படுத்தணும் அதாவது எப்படி பயன்படுத்தணும்ன்னா ஒரு இருபது அதாவது ஒரு அடி விட்டு அதை ஒரு அடி விட்டு அந்த வஞ்சைப் பிரிச்சு அதுல அந்த விதைய நம்ம கையாலேயே போடுவாங்க கையாலேயே போட்டு இதுல சொட்டு நீர் பாசனம்தான் அதிகமா பயன்படுத்துவாங்க சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தறப்போ ஆஹ் பயிறு சீக்கிரமா விளையும் இதுதான் வேற எதுவும் அதுல பெருசா இல்ல சரிங்க ராஜா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் மக்காச்சோளம் வந்து கால்நடைக்கு தீவனமாகவும் பயன்படுது சமையல் எண்ணெய் எடுப்பதற்கும் பயன்படுது தொழிற்சாலையில வந்து மக்காச்சோளம் starch உ மக்காச்சோளம் மைதா

அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நிறைய இடத்துல வந்து அது நமக்கு நல்லாவே தேவைப்படுது எனக்குத் தெரிஞ்சு ராஜாவே ஆஹ் மக்கா சோ சோளம்னாலே பறந்து பறந்து போயி hybrid உ இருக்கிற சோளத்தைக் கூட வாங்கி சாப்பிடுவாரு ஆஹ் ஒரு உங்களுக்குத் தெரிஞ்ச ஒரு நினைவைச் சொல்றேன் ராஜா அஹ் நம்ம ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெசன்ட் நகர் beach க்கு போயிருந்தப்போ சோளம் வாங்கி கொடுத்தே ஆகணும்ன்னு ஒத்த கால்ல நின்னீங்க அது இன்னும் எனக்கு சிரிப்பாதான் வருது அதை பற்றி எதாவது தெரியுமா நீங்க வனிதா அஹ் அந்த beach க்கெல்லாம் போகும்போது மக்காச்சோளம் சாப்பிட்டிருக்கீங்களான்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க கண் ஆஹ் வினிதா கடற்கரையில வந்து மக்காச்சோளத்தை பார்க்காம இருக்கவே முடியாது கண்டிப்பா கடற்கரைக்கு போனா நான் வந்து மக்காச்சோளம் சாப்பிடாம வந்ததே இல்லை இது இதோட வரலாறை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை வந்து பதினஞ்சாவது நூற்றாண்டுல நடு அமெரிக்காலதான் வந்து முதல் முதல்ல பயிரிட்டுருக்காங்க அங்க இருந்துதான் அப்புறமா அமெரிக்கா கண்டம் full ஆ பரவுனதாவும்

உற்பத்தி பண்றாங்க அதுக்கு அடுத்த இடத்துல இந்தியா சீனா பிரேசில் பிரான்ஸ்ன்னு இந்த மாதிரி நாடுகள்லாம் மக்காச்சோளத்தை அதிகமா பயிரிட்டுட்டு வர்றாங்க வினிதா அஹ் சரிங்க வனிதா ஆஹ் ராஜா நீங்க அதைப்பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நீங்க சொன்னாப்போல மக்காச்சோளம் வந்துட்டு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து மக்காச்சோளம் வந்துட்டு உம் ஒரு உணவுப் பொருளா மட்டும்தான் அதிகமா தெரியுது இப்போ அதை வந்துட்டு பிரிக்கிறாங்க அதா இனிப்பு இனிப்பு சோளம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது sweet corn ன்னு சொல்றாங்க இப்போ ஆஹ் இப்போ சென்னை ci சென்னை city யைப் பொறுத்தவரைக்கும் அதுதான் அதிகமா கிடைக்குது நம்ம இப்ப ஊர் side போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் சோளம் முத்தி இருக்கும் ஒரு உப்பு போட்டா அதோட ஆஹ் சுவை தனியா தெரியும் சாப்பிடறப்பயே ஒரு ஒரு சோளம்தான் சாப்பிட்டோம்ன்ற feel வரும் ஆனா இங்க வந்துட்டு அந்த சோளத்தை சாப்பிடுறப்போ இனிப்பும் ஆஹ் ஒரு க காரமும் கலந்து இருக்கிறப்போ ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் ஆனா அது ஒரு அஹ் சுவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாதான் இருக்குது ஆஹ் அந்த மாதிரி பண்றதை விட இப்போ வந்துட்டு சோளம் வந்துட்டு முத்தி சாப்பிடுறதுல ஒரு முத் முத்தினா போல சாப்பிடுறப்போ ஒரு பல்லுக்கு வந்துட்டு ஒரு வலு கொடுக்கும் அது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல ஆனா பல்லுக்கு ஒரு வலு கொடுத்து அதை சாப்பிடுறப்போ ஒரு நல்லா இருக்கும் அது முத்துக்கள் சிதறல் அதெல்லாம் பார்க்கிறப்ப கொஞ்சம் அருமையா இருக்கும் வினிதா

வீதம் நாலு சென்டிமீட்டர் ஆழத்துல விதைய ஊன்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மக்காச்சோளம் க கொள்ளையை பார்த்திருப்பீங்க அதை யாராவது பார்த்திருக்கீங்களா ராஜா பார்த்திருப்பாரு நீங்க பார்த்திருக்கீங்களா வ வனிதா இல்லை வினிதா நான் அதைப்பத்தி பார்த்ததில்லை மரபணு மாற்றம் கொண்ட மக்காச்சோளத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அஹ் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல தான் வந்து அது அஹ் வணிகத்துக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இதை பத்தி நீங்க எதாவது சொல்ல விரும்புறீங்களா எனக்கு தெரிஞ்சி அது தான் இங்க வந்து சென்னையை பொறுத்த வரையிலும்

இப்போ மக்காச்சோளம்ன்னு சொல்லும் போது அந்த hybrid மக்காச்சோளம்தான் கிடைச்சுது அதை போயிட்டுதான் வந்து ராஜா ஒரு time வாங்குனாரு உம் நிறைய time வாங்கிட்டு வந்திருக்காரு நிறைய வெளியில போகும்போது காய்கறி வாங்க போனோம்னா அங்க இருந்து அந்த மக்காச்சோளத்தை எடுத்துட்டு வருவாரு உம் இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க ராஜா எடுத்து அதே மாதிரிதான் இருக்கீங்களா மாறிட்டீங்களா உம் இப்பவும் அப்படித்தான் இருக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ வெளியே அதிகமா போறதுனாலே முடியலை இப்போ வெளியே போனா கண்டிப்பா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் ஆஹ் சரிங்க ராஜா ஆஹ் வனிதா அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு காய் சொல்லுங்க அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம் ஆஹ் நீங்க கத்திரிக்காய் பத்தி பேசுனா நல்லா இருக்கும்னு நான் நினை கண்டிப்பா பேசுவோம் ஆஹ் சரிங்க வனி வினிதா அஹ் ஆஹ் கத்தரிக்காய் வந்து எப்படி விதைப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அதை விதை போட்டு அது வந்து செடியா வளரும் ஒரு எங்க ஊர் side எல்லாம் வந்து ஒரு இடத்துல விதைய போடுவாங்க அது நல்லா வளந்துரும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா அந்த கத்தரிக்காய் செடியெல்லாம் புடுங்கி ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்தாற்போல நடுவு செய்வாங்க அதை நடவு செஞ்சு நல்லா தண்ணி விட்டு தண்ணி வந்து தெளிக்கணும் எடுத்த உடனே தண்ணியை வந்து விட்டிறக்கூடாது தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்த ஆரம்பிப்பாங்க அதுதான் எனக்கு தெரியும் மத்தபடி வ வனிதா உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லுங்க நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் அஹ் கத்திரிக்காயை விளைவிக்கிறதுல வந்து பெருசா எந்த ஒரு அஹ் ரொம்ப கஷ்டமான வேலைகள் எதுவுமே இருக்காது சாதாரணமா அது விதை போட்டு செடிக்கு தண்ணி ஊத்தி உரம் போட்டாலே வந்து அதை அது நல்லாவே வளர்ந்து வரும் அப்படீன்னு சொல்லி சொல்லிருக்காங்க கத்திரிக்காயோட பயன்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜா அது சில இதயம் சார்ந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அப்புறம் கத்திக்காயோட வகைகள் இத பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எப்படின்னா கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு இரும்புச் சத்து அதிகமான உள்ள ஒரு காய்கறி எல்லாரும் கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க எங்க அம்மாவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆஹ் சில பேருக்கு வந்துட்டு அவங்களோட உடல் அந்த கத்திரிக்காய்க்கு ஏத்தாற்போல ஒத்துழைக்காம சில அலர்ஜிகளை அதாவது சில பக்க விளைவுகளை கொண்டு வரும் கத்தரிக்காய் அஹ் இப்போ வர்ற கத்திரிக்காய்ல எல்லாம் ஒரு கத்திரிக்காய் முன்னாடி சின்ன சின்ன கத்திரிக்காய் அந்த மாரி இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் செஞ்சு குடுப்பாங்க ஆனா இப்ப வர கத்தரிக்காய் எல்லாமே hybrid இப்ப வர காய்கறி வகையில hybrid அதாவது இருபது நாள் முப்பது நாள்ல ஆஹ் ஆஹ் அறுவடைக்கு வர்ற காய் கனிகள் எல்லாம் இருக்குது அப்ப அந்த காய்கறிகள்தான் நம்ம சாப்பிட்டுட்டிருக்கோம் அதுல கத்திரிக்காய்வும் ஒண்ணு அதாவது இருபது நாள்லயே ஒரு செடி ஆஹ் பூ பூத்து அதை கய் காயா விட்ருது அதுல கத்திரிக்காவும் ஒண்ணு கத்திரிக்காய் இப்ப ஒரு கத்திரிக்காய் இருநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் விளையுது இப்ப அந்த மாதிரி கத்தரிக்காய் சாப்பிடுறது உடல் வலிக்கு சில க அதாவது இயற்கை முறையில நம்ம விவசாயம் பண்றப்போ அந்த கத்திரிக்காய் நமக்கு நல்லது செய்யுது இதுவே அந்த செயற்கை முறையில விவசாயம் பண்றப்ப அந்த கத்திரிக்காய் சில கேடுகளை விளைவிக்குது சின்ன குழந்தைகளுக்கு கூட ஒரு பக்கவிளைவுகள் அதாவது அலர்ஜின்னு சொல்றாங்கல்ல அலர்ஜி போல அந்த மாதிரி சொரியாசிஸ் அந்த மாதிரி ஒரு disease க்கு கொண்டு போய் தள்ளுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் கத்திரிக்காவுல எனக்கு தெரிஞ்சது வினிதா உங்களுக்கு ஆஹ் கத்தரிக்காய் வந்து நீங்க சொன்ன மாதிரி உம் நல்லாதான் இருக்கும் அதுவும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சாலும் சரி புளி குழம்பு செய்வாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அஹ் அது செய்யும்போது அந்த புளிப்பு தன்மையை இழுத்துக்கும் சாம்பார்லையும் அது மாதிரி அந்த புளிப்பு தன்மை எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சுவையே அப்படி இருக்கும் ஆனா இங்க எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுல வந்து நிறைய பேருக்கு சரியா வராது

ஆஹ் கண்டிப்பா ராஜா சொன்ன மாதிரி அதுல இரும்பு சத்து நிறையவே இருக்கு உடம்புல தேவையான இரும்பு சத்தை உற்பத்தி செய்ய கத்தரிக்காயோட பங்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படி சொல்லி அஹ் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க அதே மாதிரி புகை பழக்கம் உள்ளவர்கள் வந்து தன்ன தனக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக் கூடாது அப்படினா கத்திரிக்காயில இருக்கிற நிக்கோட்டின் அஹ் ரசாயனம் வந்து அவங்களை அந்த பழக்கத்துல இருந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் சொல்றாங்க நம்ம விளம்பரங்கள்ல பார்த்தாலுமே தெரியுமே புகை பழக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு விஷயத்தைதான் பயன்படுத்துவாங்க அது கத்திரிக்காயிலே ஜாஸ்தியா இருக்கிறதுனால கத்திரிக்காய் சாப்பிட சாப்பிட புகை பழக்கத்துக்கு நம்ம பழக மாட்டோம் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் அது மட்டும் இல்லாம சொல்லுங்க அது மட்டும் இல்லாம உடல் எடை குறிப் குறைப்புக்கு வந்து முக்கிய காரணமா கத்திரிக்காய் இருக்கு வாரத்துல ரெண்டு நாள் கத்திரிக்காய சாப்பிட்டுட்டு வர வர உடல் எ உடல் எ எடையில வந்து மாற்றம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க